பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ பற்றியது
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்கபோவது யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ என்றால் என்ன யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ல் உள்ள ஆப்ஷன் கள் யாவை யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ பயன்டுத்தி பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ஐ எவ்வாறு கஸ்டமைஸ் செய்வது
பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் உங்களுக்கு தெரியும் என கொள்கிறேன்
இல்லையெனில் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் பேசிக் டிஸ்கிரிப்ஷன் குறித்த முன் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும்
பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் மேல் இடது மூலையில் உள்ள பைல் க்கு செல்க
பைல் ஐ திறக்க சொடுக்கவும்
பைல் ப்ரவ்சர் மற்றும் இன்ஃபோ பேனல் குறித்த டியூட்டோரியல் லில் ஏற்கனவே விவரிக்கப்பட்ட ஆப்ஷன் களின் பட்டியல் இது யூசர் பிரெஃபரன்ஸ் ஐ தேர்க இதற்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக Ctrl Alt ஆம்ப் உ ஐ அழுத்துக இதுதான் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ
யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ன் மேல் இடது மூலையில் உள்ள இன்டர்ஃபேஸ் க்கு செல்க
பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ஐ கஸ்டமைஸ் செய்ய சில ஆப்ஷன் களை இது வைத்துள்ளது
தேவையான அடிப்படை ஆப்ஷன் கள் முன்னிருப்பாக செயலில் உள்ளன டிஸ்ப்ளே மினி ஆக்ஸிஸ்
3ட் வியூ ன் கீழ் இடது மூலையில் உள்ள மினி ஆக்ஸிஸ் ஐ கட்டுப்படுத்துகிறது
முன்னிருப்பு அளவு 25
நன்கு தெரிவதற்காக பிளெண்டர் டியூட்டோரியல் களுக்கு நான் சைஸ் 60 ஐ பயன்படுத்துகிறேன் இதை செய்து காட்டுகிறேன் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ மூடவும் 3ட் வியூ ன் கீழ் இடது மூலையில் மினி ஆக்ஸிஸ் ஐ பார்க்கலாம்
பிளெண்டர் ல் 3ட் ஸ்பேஸ் ன் குளோபல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்ஸிஸ் ஐ மினி ஆக்ஸிஸ் குறிக்கிறது
பிளெண்டர் ல் அனிமேஷன் செய்யும்போது இது பயனுள்ளதாக இருக்கும்
குளோபல் மற்றும் லோக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்ஸிஸ் பற்றி பின்வரும் டியூட்டோரியல் களில் பார்க்கலாம்
யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ திறக்க Ctrl Alt ஆம்ப் உ ஐ அழுத்துக ரோட்டேட் அரவுண்ட் செலக்ஷன் ஐ குறியிடுக
இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் ன் மையத்தை சுற்றிவர உங்களுக்கு உதவுகிறது அது எவ்வாறு என பார்க்கலாம் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ மூடவும் 3ட் வியூ ல் லாம்ப் ஐ ரைட் கிளிக் செய்க மாஸ் வீல் அல்லது நடு பட்டன் ஐ அழுத்தி பிடித்து மாஸ் ஐ நகர்த்துக
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் ஐ சுற்றி வருகிறோம்
அதேபோல் கேமரா ஐ ரைட் கிளிக் செய்க
மாஸ் வீல் அல்லது நடு பட்டன் ஐ அழுத்தி பிடித்து மாஸ் ஐ நகர்த்துக
இப்போது கேமரா ஐ சுற்றி சுழலுகிறோம்
யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ திறக்க Ctrl Alt ஆம்ப் உ ஐ அழுத்துக எடிட்டிங் ல் சொடுக்கவும்
ஆப்ஜெக்ட் எடிட்டிங் மோடு அல்லது எடிட் மோடு ல்
பிளெண்டர் ன் நடவடிக்கையை பிரதிபலிக்கும் பாராமீட்டர் களை இது கொண்டுள்ளது
மீண்டும் அடிப்படை optionகள் முன்னிருப்பாக செயலில் உள்ளன எடிட்டிங் ன் போது தேவைப்படும் பல உண்டோ படிகளை குளோபல் உண்டோ அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது

இன்புட் ஐ சொடுக்கவும்
பிளெண்டர் ல் பயன்படுத்தப்படும் அனைத்து கீபோர்ட் ஷார்ட்கட் களையும் இங்கே கஸ்டமைஸ் செய்யலாம்
எமுலேட் 3 பட்டன் மாஸ்
பிளெண்டர் ல் உங்கள் 2 பட்டன் மாஸ் ஐ 3 பட்டன் மாஸ் போல செயல்படுத்த வைக்கும் செலக்ட் வித் மூலம் மாஸ் ன் தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் ஐ வலமிருந்து இடமாக மாற்ற முடியும் இடக்கை பயனாளர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எமுலேட் நம்பாட்
கீபோர்ட் நம்பர் கீஸ் ஐ நம்பாட் கீஸ் போல பிளெண்டர் ல் செயலாக்கும்
இது கீபோர்ட் ல் தனியாக நம்பாட் இல்லாத மடிக்கணினி பயனாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் add ஒன்ஸ் ஐ சொடுக்குக
இது பிளெண்டர் ல் plug இன் களின் பட்டியலைக் கொண்டுள்ளது
எனபிள்ட் ஐ சொடுக்கவும்
சில plug இன் கள் முன்னிருப்பாக செயலில் உள்ளன மற்ற plug இன் களை அதற்கான வெப்சைட் ல் இருந்து தரவிறக்கிகொள்ளலாம் உதாரணமாக க்ளவுட்ஸ் கிரேட்டிங் க்கு ஒரு plug இன் ஐ நிறுவலாம்
ஆப்ஜெக்ட் ல் சொடுக்கலாம் Object க்ளவுட் ஜெனரேட்டர் க்கு அடுத்துள்ள முக்கோணத்தை சொடுக்கவும் லிங்க் டோ விக்கி ல் சொடுக்கவும்
இந்த லிங்க்
இன்டர்நெட் ப்ரவ்சர் ல் ஒரு இணைய பக்கத்தைத் திறக்கிறது
பயர்ஃபாக்ஸ் 309 இன்டர்நெட் ப்ரவ்சர் ஐ பயன்படுத்துகிறேன்
இங்கே பிளெண்டர் க்கு க்ளவுட் ஜெனரேட்டர் plug இன் ஐ தரவிறக்கி நிறுவிக்கொள்ளலாம் இந்த பக்கத்தில் உள்ள வழிகாட்டுதலை பின்பற்றவும் காட்டப்பட்டுள்ள இந்த படிகள் அனைத்து இன்டர்நெட் ப்ரவ்சர் களுக்கும் ஒன்றே

தேமே ல் சொடுக்கவும்
இங்கே பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் ஒவ்வொரு பேனல் ன் நிறத்தையும் மாற்ற முடியும்
உதாரணமாக டைம்லைன் ல் சொடுக்கவும்
இங்கே கரண்ட் பிரேம் இண்டிகேட்டர் கிரிட் மற்றும் அனைத்து அட்ரிப்யூட் களின் நிறங்களை பார்க்க முடியும் கரண்ட் பிரேம் க்கு அடுத்த பச்சை பட்டையை சொடுக்கவும்
இதுதான் பிளெண்டர் ல் கலர் மோடு விண்டோ பச்சை பகுதியின் மேல் உள்ள வெள்ளை புள்ளி கரண்ட் பிரேம் இண்டிகேட்டர் ன் நிறத்தைக் கட்டுப்படுத்துகிறது
இதை சிவப்பாக மாற்ற போகிறேன் வெள்ளை புள்ளியை சொடுக்கி பிடித்து சிவப்பு பகுதிக்கு சொடுக்கியால் இழுக்கவும் சொடுக்கியை விடுவிக்கவும் அத்துடன் ஆர்ஜிபி ன் மதிப்பும் மாறியுள்ளதை கவனிக்கவும் இவ்வாறு பட்டியலிடப்பட்ட மற்ற ஆப்ஷன் களின் நிறத்தைக்கூட மாற்றலாம் பைல் ல் சொடுக்கவும்
இங்கே நம் கணினியில் பான்ட்ஸ் டெக்ஸ்சர்ஸ் பிளக்கின்ஸ் ரெண்டர் ஆட்புட் ஸ்கிரிப்ட்ஸ் சவுண்ட்ஸ் போன்றவற்றிற்கான இடங்களை அமைக்க முடியும் பான்ட்ஸ் க்கான இடத்தை அமைப்போம் முதல் செவ்வக பட்டையின் வலது முடிவில் உள்ள பைல் இக்கான் ஐ சொடுக்கவும் பைல் ப்ரவ்சர் திறக்கிறது முன்னிருப்பாக லோக்கல் சி டிரைவ் டைரக்டரி ன் உள்ளே உள்ளோம் விண்டோஸ் டைரக்டரி ஐ சொடுக்கவும்
பான்ட்ஸ் க்கு செல்லவும் திரையின் மேல் வலது மூலையில் உள்ள ஆக்செப்ட் ஐ சொடுக்கவும் முதல் செவ்வக பட்டையில் ஒரு பத் தோன்றியது இப்போது பிளெண்டர் க்கு நம் கணினியில் பான்ட்ஸ் எங்கு தேடவேண்டும் என தெரியும் அதேபோல் இரண்டாம் செவ்வக பட்டையின் வலது முடிவில் உள்ள பைல் இக்கான் ஐ சொடுக்கவும் மீண்டும் பைல் ப்ரவ்சர் திறக்கிறது இப்போது பான்ட்ஸ் க்கு செய்தது போல டெக்ஸ்சர்ஸ் க்கு நம் கணினியில் இடத்தை அமைக்க முடியும் டெக்ஸ்சர்ஸ் க்கு இடத்தை தேர்வு செய்யாமல் பைல் ப்ரவ்சர் ஐ மூட விரும்பினால் என்ன ஆகும்
யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ க்கு திரும்ப திரையின் மேலே ஹெல்ப் க்கு அடுத்துள்ள பாக் டோ பிரிவியஸ் ஐ சொடுக்கவும்
இரண்டாம் செவ்வக பட்டையில் எந்த பத் உம் இல்லை ஏனெனில் நான் எதையும் தேர்ந்தெடுக்கவில்லை சிஸ்டம் ல் சொடுக்கவும்
இங்கே நாம் பயன்படுத்தும் கணினியின் புராப்பர்ட்டீஸ் ஐ பொருத்து பிளெண்டர் செட்டிங்ஸ் ஐ கஸ்டமைஸ் செய்யலாம் டிபிஇ
பிளெண்டர் ல் டிஸ்ப்ளே க்கு பான்ட் அளவு மற்றும் ரெசல்யூஷன் ஐ மாற்றுகிறது
பிளெண்டர் ன் முன்னிருப்பு டிபிஇ
72 ஆகும்
நன்கு பார்ப்பதற்காக பிளெண்டர் டியூட்டோரியல் களுக்கு நான் DPI90 ஐ பயன்படுத்துகிறேன் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ல் கஸ்டமைஸ் செய்த மாற்றங்களை சேமிக்க கீழ் இடது மூலையில் உள்ள சேவ் ஏஎஸ் டிஃபால்ட் பயன்படுகிறது
கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக CTRl ஆம்ப் உ ஐ அழுத்துக இதுதான் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ பற்றிய அடிப்படை தகவல்கள்
இவற்றை தவிர யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ல் மற்ற ஆப்ஷன் களும் உள்ளன
அவற்றை பின்வரும் டியூட்டோரியல் களில் பார்க்கலாம் இப்போது கீபோர்ட் ஷார்ட்கட் ஐ பயன்படுத்தி பிளெண்டர் ல் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ திறக்க முயற்சிக்கவும் பின் ரோட்டேட் அரவுண்ட் செலக்ஷன் ஐ பயன்படுத்தி 3ட் வியூ ல் கியூப் ஐ சுழற்சியின் மையம் ஆக்கவும் பிளெண்டர் ல் க்ளவுட் ஜெனரேட்டர் plug இன் ஐ நிறுவவும் டைம்லைன் ல் கரண்ட் பிரேம் இண்டிகேட்டர் ன் நிறத்தை மாற்றவும்
உங்கள் கணினியில் ரெண்டர் ஆட்புட் க்கு இடத்தை அமைக்கவும் யூசர் பிரெஃபரன்ஸ் குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது
மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி